செலுத்தப்பட்டது hi, எப்படி இருக்க? இன்னும், ரெண்டு நாளா, office பக்கமே, வரக் காணோம். ஏன், வரல என்னது, உங்க native, கோயம்புத்தூரா? சொல்லவே இல்லை. இவ்வளவு நாள் பழகி இருக்கோம். உங்க native கூட, என்கிட்ட சொல்லலை. என்ன reason க்காகபோனீங்க? okay okay super அப்ப, நல்லா enjoy பண்ணிட்டு, வந்துருப்பீங்க. உங்க சொந்த ஊர், கோயம்புத்தூரா? நான், இந்த ஊருன்னுதான், நினைச்சுட்டு இருந்தேன், உங்களுக்கு. okay okay sister super super. அப்புறம், இங்க கோயம்புத்தூர்ல, என்னெல்லாம் famous இருக்கு?

okay okay sister super super அப்புறம், நீங்க, இந்த கோவிலுக்கு எல்லாம் போயிருக்கீங்களா okay okay sister super super அப்ப, அங்க climate லாம் எப்படி இருக்கும்? இங்க எல்லாம், வெயில் கொளுத்தி எடுக்குது. அங்க, இப்படி நல்லா, chill climate ஆ இருக்குமா? இல்லை, அங்கேயும் வெயில், இப்படித்தான் அடிக்குமா? okay super super sister அப்புறம், அவங்க, Nature எல்லாம் எப்படி இருக்கும்? இங்க பாக்குற மாதிரியே, நல்ல வயல்வெளி, அப்புறம் மரம், செடி அப்படி இருக்குமா? இல்லை, வேற எதுவும் difference இருக்கா, இதுல? okay super super sister இப்ப சொல்லும் போதே, உங்க ஊருக்கு போகணும் போல இருக்கு. அவ்வளவு, super ஆ இருக்கு. இந்த தேங்காய் பூ எல்லாம் சொல்லுவாங்கல்ல? அதெல்லாம், நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களா okay okay super super sister அப்புறம், வேற எதுவும் special இருக்கா? சாப்பாடு item எதுவும், special இருக்கா? okay okay super sister அப்போ உங்க ஊர்ல இருந்துட்டு, எதுக்குய்யா இங்க வந்தீங்க? அங்கேயே நல்லா enjoy பண்ணிருக்கலாம்ல? okay okay sister, அப்புறம், then வேற என்ன special எல்லாம் இருக்கு உங்க ஊர்ல okay super super அப்ப, உங்க ஊர்ல, full ஆ, மரியாதை கொடுத்து பேசுனீங்க. அப்ப, இங்கெல்லாம், மரியாதை குடுக்கலைன்னு, சொல்லி, நீங்க சொல்ல வர்றீங்க. correct ஆ okay okay sister இப்போ, நீங்க slang கூட நல்லா இருக்கு. கோயம்புத்தூர் பாஷை super ஆ இருக்கு. Then வேற என்ன special இருக்கு நானும் maximum ஒரு six thirty seven கேந்திருச்சு, காலையில எந்திரிச்சு குளிச்சு, பொங்கல் வைக்கிறதுக்கு, எப்படியும் ஒரு seven thirty ஆதான் ஆயிரும். நீங்க எந்த timing க்கு வைப்பீங்க? okay okay super sister super super அப்புறம், வேற உம் தியேட்டருக்கு எல்லாம் போயிருக்கீங்களா? அங்க எல்லாம் எப்படி இருக்கும்? Movie பார்க்க எல்லாம் போயிருக்கீங்களா? okay okay super super sister அப்ப நல்லா ஊர்ல enjoy பண்ணிட்டு, இங்க வந்து, ஒரு freedom ஏ இல்லாத மாதிரி இருக்கீங்க, அப்படித்தானே, அங்க நல்லா enjoy சுத்தி, சுத்தி போயிருச்சு, கோயிலுக்கு, அங்கங்க எல்லாம் போயிருப்பீங்க, இங்க எப்படி வந்து, கோயிலுக்கு அங்க எல்லாம் போவீங்களா okay super super sister. இப்போதான், ஊரோட வந்து, settle ஆயாச்சுல. அப்புறம், அங்கே, நெல்லையப்பர் கோயில், கன்னியாகுமரி, அந்த side full ஆ, அப்படியே, enjoy பண்ண வேண்டியதுதான். நம்ம, office tour லாம், போனா, நல்லா இருக்கும். என்ன, sister நீங்கெல்லாம், அவங்க வீட்டுலதான், விடுவாங்களா? office tour லாம், போனா

okay okay sister அப்புறம் office ல வேற, next week tour போறதா plan போட்டு இருக்காங்க ஆ, நம்ம போலாமா? நீங்க உங்க வீட்ல விடுவாங்களா? okay okay sister கன்னியாகுமரி போறதா, plan நினைக்கிறேன். நீங்க இதுக்கு முன்னாடி, கன்னியாகுமரி போயிருக்கீங்களா okay okay sister super super அப்புறம், then ஓ அங்க கோயம்புத்தூர் பாஷைல எல்லாம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? திருநெல்வேலி slang நல்லா இருக்குமா? கோயம்புத்தூர் slang உங்களுக்கு புடிச்சிருக்கா? okay okay super super sister அப்பறம் then வேற உங்க ஊருக்கு எதும் special இருக்கா? சாப்பாட்டுல எதுவும் famous ஆனது இருக்கு Okay okay super super sister அப்ப நல்லா enjoy பண்ணிருக்கீங்க, அங்க இருக்கும்போது. அங்க இருக்க freedom உங்களுக்கு எங்கயும் இருக்குதா? நல்லா அங்க இங்கன்னு சுத்தி பார்த்துட்டு வர்றீங்களா? இல்ல, வீட்டுலயேதான் இருப்பீங்களா?

Okay okay super super sister அப்புறம், then next நீங்க போகும்போது, எனக்கு கண்டிப்பா அங்க ஒரு saree வாங்கிட்டு வாங்க. நான் அதுக்கான amount எவ்வளவோ, உங்களுக்கு நான் கொடுத்தர்றேன்.

okay super super sister அதை நீங்க வேற என்ன facilities எல்லாம் இருக்காங்க

okay okay super sister அப்புறம், then வேற என்ன, உங்க ஊர்ல, special ஆ இருக்கு? கோவில்லாம் எதுவும், எதுவும் சிறப்பான நாள்கள்ல, ஏதாவது அபிஷேகம், அப்படி ஏதாவது நடக்குமா Okay super super sister நீங்க சொல்லும் போதே, எனக்கு அங்க போகணும் போல இருக்கு. எப்படா next month வரும்ன்னு இருக்கு எவ்ளோ, என்ன, என்ன problem இருந்தாலும் பரவாயில்லை. next month என்னை கண்டிப்பா, அவங்க ஊருக்கு கூட்டிட்டு போறீங்க. okay okay sister கண்டிப்பா நீங்க கூட்டிட்டு போறீங்க. உங்களுக்கும் எவ்ளோ schedule ஏதாவது இருந்தாலும், அதை cancel பண்ணிட்டு, என்னை கண்டிப்பா நீங்க கூட்டிட்டு போகனும். உங்க ஊருக்கு, சிவன் கோயிலுக்கு, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, மாசாணியம்மன் கோயில், அங்கெல்லாம் கூட்டிட்டு போறீங்க. கண்டிப்பா கூட்டிட்டு போங்க

Okay okay sister then வேற எதுவும் உங்க ஊர்ல special இருக்கா? அப்புறம் சாப்பாடு ஏதாவது famous ஆ இருக்குமா? then chocolate அதெல்லாம் என்ன amount ல கிடைக்கும். Amount லாம் நிறைய இருக்குமா, chocolate எல்லாம் வாங்குறதுக்கு okay okay sister, இப்ப நீங்க சொல்லும் போது, உங்க ஊருக்கு, எனக்கு வரணும் போல இருக்கு. next month கண்டிப்பா, நீங்க எந்த schedule இருந்தாலும், அதை நீங்க cancel பண்ணிட்டு, என்னை கண்டிப்பா கூட்டிட்டு போகனும். okay யா? நீங்க இப்ப சொன்னதே, எனக்கு அங்க, கோயம்புத்தூர் போயிட்டு வந்து, நீங்க சொன்ன இடம் எல்லாம், எனக்கு சுத்தி பார்த்தேன். felling இருக்கு okay bye sister நம்ம நாளைக்கு office ல meet பண்ணலாம் ராஜேஷ் மற்றும் சுரேஷ் ஆகியோர் பள்ளியில் புதிதாக சேர்ந்த மாணவர்கள் அவர்களுக்கு எட்டாம் வகுப்பு ஆ பிரிவு ஒதுக்கப்பட்டது வகுப்பாசிரியர் மற்றும் மற்ற மாணவர்கள் அவர்களை வகுப்பறைக்குள் வரவேற்றனர் இன்று இரண்டு புதிய நண்பர்களை பெற்றேன் பெறப்போகிறேன் என ஆசிரியர் மற்ற மாணவர்களிடம் கூறினார் அடுத்து நீங்கள் அனைவரும் உங்கள் பெயர் ஊர் எங்கிருந்து வருகிறீர்கள் எனக்கூறி உங்களை அறிமுகப்படுத்திக்கொள்ளுங்கள் என்று கூறினார் அவர்களும் முதல் வரிசை இயற்கையிலிரு~ இருக்கையில் இருந்து அறிமுகம் செய்து கொள்ள ஆரம்பித்தனர் ராஜேஷ் மற்றும் சுரேஷ் இருவரும் இரண்டாவது வரிசை இருக்கையில் அமர்ந்திருந்தனர் ராஜேஷின் முறை வந்த பொழுது என் பெயர் ராஜேஷ் என்னுடைய அம்மா இப்பள்ளிக்கு ஆசிரியராக மாறியுள்ளதாகவும் நாங்கள் சென்னையில் இருந்து கிருஷ்ணகிரிக்கு இடம் பெயர்ந்துள்ளோம் எனக்கூறினான் அடுத்ததாக சுரேஷ் தன் அறிமுகத்தின் பொழுது என் பெயர் சுரேஷ்

ஆசிரியர் இன்று இப்பாடத்தில் இடம்பெயர்தல் பற்றி விரிவாக விளக்குகிறேன் எனக்கூறினார் இடம்பெயர்தல் இடம்பெயர்தல் பற்றி பல வல்லுனர்கள் பல்வேறு முறைகளில் வரையறுத்துள்ளனர் ஒரு நபரோ அல்லது ஒரு குழுவோ நிரந்தரமாகவோ தற்காலிகமாகவோ தம் இருப்பிடத்தை விட்டு குறிப்பிடத்தக்க தொலைவிற்கு வசிக்கும் இடத்தை மாற்றுவதே இடம்பெயர்தல் எனப்படும் எனவே இடம்பெயர்தல் என்பது மக்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வதை குறிக்கிறது ஐக்கிய நாடுகள் அமைப்பின் வரியறை~ வரையறை

இது பழங்காலத்தில் இருந்தே மனித குலத்துடன் நெருங்கிய தொடர்புடைய இடம்பெயர்தல் என்பது மனிதகுலத்தின் ஆரம்ப காலத்தில் இருந்தே தொடர்பு தொடர்ந்து நடைபெறும் இயல்பாகும் பழங்காலத்தில் உணவைத்தேடி மக்கள் இடம்பெயர்ந்தனர் பெரும்பாலான மக்கள் காடுகளில் வாழ்வதை தவிர்த்து நாகரிக வாழ்க்கையை பின்பற்றி தொடங்கியபோது பலமான மற்றும் வளர்ப்பு விலங்குகளுடன் உறவை மேம்படுத்திக்கொண்டனர் இதன் விளைவாக மனிதகுலம் இடம்பெயர்தலில் ஒரு குறிப்பிட்ட அளவு மாற்றம் அடைந்தது அவர்கள் கிட்டத்தட்ட நாடோடி வாழ்க்கையை கைவிட்டு நிரந்தர குடியிருப்புகளில் வாழத்தொடங்கினர் இந்நிலையில் மக்கள் வளம் நிறைந்த வேளாண் நிலத்தை தேடி தொடர்ந்து குடிபெயர்ந்தனர் அதன் பின்னர் இடம்பெயர்வின் தன்மை காலத்திற்கு ஏற்றவாறு பல மாற்றங்களை சந்தித்துள்ளது இடம்பெயர்வுக்கான காரணிகள் மக்கள் இடம்பெயர்தலுக்கு பல்வேறு காரணிகள் உள்ளன அவைகள் வகைப்படுத்தப்படுகின்றன சாதகமான காரணிகள் ஒரு இடத்தை நோக்கி மக்களை ஈர்க்கும் காரணிகள் சாதக காரணிகள் அல்லது இழுக்காரணிகள் என அழைக்கப்படுகின்றன பாதகமான காரணிகள் மக்களை தங்கள் வசப்பிடிப்பிலிருந்து வெளியேற செய்யும் காரணிகள் உந்து காரணிகள் அல்லது பாதக காரணிகள் என அழைக்கப்படுகின்றன இடம்பெயர்வுக்கான காரணிகள் மனிதகுலம் இடம்பெயர்வுக்கான பல்வேறு காரணிகள் ஐந்து பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன அவை பின்வருமாறு சூழியல் அல்லது இயற்கை காரணங்கள் சூழியல் இடம்பெயர்வு இயற்கையான ஒன்றாகும் எரிமலை வெடிப்பு, நிலஅதிர்வு, வெள்ளம், வறட்சி போன்றவை இவ்வகை இடம்பெயர்வுக்கான முக்கிய காரணிகளாகும் இக்காரணிகள் மக்களை தங்கள் சொந்த இடங்களை விட்டு வெளியேறி புதிய பகுதியில் குடியேற உந்துகின்றன நீர் வளம், பிரச்சனைகளற்ற நிலப்பகுதிகள், மாசற்ற நிலைகள் போன்றவை இடம்பெயர்பவர்களை ஈர்க்கும் சக்திகளாக உள்ளன பொருளாதார காரணங்கள் ஒரு பகுதியில் இருந்து மற்றொரு பகுதிக்கு மக்கள் இடம்பெயற்வதற்காக பொருளாதாரம் முக்கிய காரணிகளில் ஒன்றாகும் இடம்பெயர்வின் அளவு மற்றும் திசைகள் பல்வேறு பொருளாதார காரணிகள் தீர்மானிக்கின்றன வளமான வேளாண் நிலம், வேலைவாய்ப்பு, தொழில்நுட்பவளர்ச்சி போன்ற பொருளாதார காரணிகள் புலம்பெயர்வோரை ஈர்க்கின்றன பெருந்திரலான மக்களின் ஏழ்மை நிலை மற்றும் வேலைவாய்ப்பின்மை போன்றவை மக்களை தங்கள் பூர்வீக இடத்திலிருந்து சிறந்த வேலைவாய்ப்புகள் உள்ள இடங்களுக்கு வெளியேற வைக்கின்றன சமூக மற்றும் பண்பாட்டு காரணங்கள் சமூக மற்றும் பண்பாட்டு காரணங்களும் இடம்பெயர்வில் தமது பங்கை வகிக்கின்றன இடம்பெயர்வுக்கான சமூக மற்றும் பண்பாட்டு காரணங்கள் பெண்களின் திருமணத்திற்கு பின் இடம்பெயர்வு புனித யாத்திரைகளுடன் தொடர்புடைய இடம் பெயர்தல் ஆகியவை சமூக கலாச்சார பழக்கத்தினை அடிப்படையாக கொண்டவை ஆகும் மக்கள் தொகை சார்ந்த காரணங்கள் மக்கள் தொகையின் உட்கூறு பண்புகளான வயது, பாலினம், அதிக மற்றும் குறைந்த மக்கள் தொகை போன்றவை இடம்பெயர்வுக்கான முக்கிய காரணங்களாகும் இளைஞர்களின் இடம்பெயர்வு மற்ற பிரிவினரரை விட அதிகம் என்பது நன்கு அறியப்பட்ட ஒன்றாகும் பெண்கள் பெரும்பாலும் திருமணத்திற்கு பிறகு புலம்பெயர்கிறீர்கள் பொதுவாக அதிக மக்கள் தொகை ஒரு உந்து காரணியாகவும் குறைவான மக்கள் தொகை இழு~ ஐரோப்பா, வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, லத்தீன் அமெரிக்கா, கரிபியன் போன்ற நாடுகளில் புலம்பெயர்ந்தோரில் ஆண்களை விட பெண்களே அதிகம். ஆனால் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா குறிப்பாக மேற்கு ஆசியாவில் பெண்களை விட ஆண்கள் அதிகமாக புலம்பெயர்கிறார்கள் ஆதாரம் சர்வதேச இடம்பெயர்தல் அறிக்கை இரண்டாயிரத்து பதினேழு அரசியல் காரணங்கள் பல்வேறு அரசியல் காரணங்களால் ஆதிக்கம், போர்கள், அரசாங்க கொள்கைகள் போன்றவை காலங்காலமாக இடம்பெயர்தலின் மிக முக்கிய பங்கு வகித்து வருகின்றன பழங்காலத்திலிருந்தே இடம்பெயர்வுக்கான குறிப்பிடத்தக்க காரணங்களுள் ஒன்றாக இருந்துள்ளது இடம்பெயரின் வகைகள் இடம்பெயர்வை பல வழிகளில் வகைப்படுத்தலாம் இவை பொதுவாக பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகின்றது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் சர்வதேச புலம்பெயர்வில் இந்தியா மிகப்பெரிய நாடாகவும் பதினேழு million இதை தொடர்ந்து மெக்சிகோவும் உள்ளன நிர்வாக எல்லை அடிப்படையில் இடம்பெயர்வுகள் உள்நாட்டு இடம்பெயர்வு ஒரு நாட்டின் எல்லைக்குள் நிகழும் மக்களின் இடம் பெயர்வானது உள்நாட்டு இடம்பெயர்வு என அழைக்கப்படுகிறது மேலும் உள்நாட்டு இடம்பெயர்வு என்பது இடம்பெயர்வு தொடங்கும் இடம் இடம்பெயர்வோர் சேருமிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்து நான்கு வகைகளாகப் பிரித்தெடுக்கப்படுகிறது ஊரகத்தில் இருந்து நகர்ப்புறம் நோக்கி இடம் பெயர்தல் இவ்வகையில் மக்கள் ஊரகப்பகுதியில் இருந்து வளர்ந்து வரும் நகரம் மற்றும் மாநகரங்களுக்கு மு~ முக்கியமாக வேலைவாய்ப்பு, கல்வி மற்றும் பொழுதுபோக்கு வசதிக்காகவும் இடம் பெயர்கிறார்கள் நகரத்திலிருந்து நகர்ப்புறத்திற்கு இடம்பெயர்தல் இவ்வகை இடம்பெயர்வானது ஒரு நகரப்பகுதியில் இருந்து மற்றொரு நகரப்பகுதிக்கு அதிகவருவாய் மற்றும் பெறும்பொருட்டு இடம்பெயர்கிறார்கள் ஊரகத்திலிருந்து ஊரகத்திற்கு இடம்பெயர்தல் சாகுபடிக்கு ஏற்ற வளமான நிலம் ம~ மற்றும் பிற சமூக காரணிகளான திருமணம் போன்ற இவ்வகை இடம் தீர்மானிக்கின்றன த்திலிருந்து ஊரகப்பகுதிக்கு இடம் பெயர்தல் நகர்ப்புற பிரச்சினைகளில் இருந்து படுவதற்கும் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு பூர்வீக இடங்களுக்கு திரும்புவதற்கும் மக்கள் நகர்ப்புறத்திலிருந்து ஊரகப்பகுதிகளுக்கு இடம்பெயர்கிறார்கள் மேற்கூறிய நான்கு வகைகளில் ஊரகப்பகுதியில் இருந்து நகர்ப்புறத்தை நோக்கி இடம்பெயர்தல் அதிகம் நடைபெறக்கூடிய ஒன்றாகும் சர்வதேச இடம் இடம்பெயர்வு ஒரு நாட்டின் எல்லைகளை கடந்து நடக்கும் இடம்பெயர்வு சர்வதேச இடம்பெயர்வு என்று அழைக்கப்படுகிறது இடம்பெயர்வரின் விருப்பத்தின் அடிப்படையில் இடம்பெயர்தல், தன்னார்வ இடம்பெயர்வு, தனி நபர்களின் விருப்பத்தின் பேர்களும், முயற்சி மற்றும் முன்னெடுத்தலின் மூலம் தங்களுடைய பொருளாதார நிலையை பெருக்குவதற்காகவும், வசதியான இடத்தில் வாழவேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையிலும் நடைபெறும் எம்~ இடம்பெயர்~ இடம்பெயர்வு தன்னார்வ இடம்பெயர்வு என்ப்படுகிறது தன்னார்வமில்லா கட்டாய இடம்பெயர்வு மக்களின் விருப்பத்திற்கு மாறாக இடம்பெயர்வு நடைபெறுமாயின் அது அனிச்சையான இடம்பெயர்வு என அழைக்கப்படுகிறது போர் என்ற உந்துகாரணிகள் மக்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு குடிப்பெயர்தல் இவ்வகையான இவ்வகையான சான்றாகும் இடம்பெயர்ந்த இடத்தின் தங்கும் கால அளவின் அடிப்படையில் இடம்பெயர்தல் குறுகிய கால இடம்பெயர்வு இந்த வகையான இடம்பெயர்வுகளில் குடியேறுபவர்கள் பூர்வீக இடத்திற்கே திரும்புவதற்குமுன் குறுகிய காலம் மட்டுமே குடிபெயர்ந்த இடத்தில் தங்குவார் இந்த இடம்பெயர்வு சில நாட்கள் முதலில் சில மாதங்கள் வரை மட்டுமே இருக்கும் நீண்ட காலம் இடம்~ இடம்பெயர்வு இவ்வகையான இடம்பெயர்வில் குடியேறுபவர்கள் குறைந்த சில வருடங்களாவது குடியேறும் இடத்தில் தங்கி இருப்பார்கள் பருவகால இடம்~ இடம்பெயர்வு இவ்வகையான இடம்பெயர்வில் மெதுவாக மக்களில் ஒரு குழுவினர் ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தின்போது தன் பூர்வீக இடங்களில் இருந்து குடிபெயர்ந்து அப்பருவத்தின் முடிவில் மீண்டும் திரும்பி விடுவர் கோடைகாலத்தில் மலைவாழ் இடங்களுக்கு குடியேறும் மக்கள் மற்றும் வேளாண் தொழிலாளர்கள் பயிர் விதைக்கும் பருவங்களில் இடம்பெயர்வது வகையை சார்ந்ததாகும் மந்தை இடமாற்றம் என்பது மக்கள் கால்நடைகளுடன் இடம்பெயர்தல் ஆகும் இதுவும் இவ்வகையை சார்ந்ததாகும் சமீப காலங்களில் சர்வதேச அளவில் புலம்பெயர்வோர் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறது இரண்டாயிரத்தில் நூத்தி எழுபத்து ஓண்ணு million களாக இருந்த புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து பத்தில் இருநூத்தி இருபது million களாகவும் இரண்டாயிரத்து பதினேழில் இருநூத்தி ஐம்பத்தி எட்டு million களாகவும் அதிகரித்துள்ளது இடம்பெயர்தலின் விளைவுகள் இடம்பெயர்வானது குடியேற்றம் மற்றும் குடியிருக்கும் ஆகிய இருபகுதிகளை பாதி செய்கிறது இடம்பெயர்தலில் முக்கிய விளைவுகள் பின்வருமாறு மக்கள் தொகை விளைவுகள் மக்கள்தொகை கூறுகளான வயது மற்றும் பாலினத்தின் வகை இடம்பெயர்வில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது திருமணத்திற்கு பிறகு நடைபெறும் பெண்களின் இடம்பெயர்வு அவர்களின் பூர்வீக பகுதியில் பாலின விகிதம் திருமணமாகி செல்லும் இடங்களில் பாலின விகிதம் அதிகரிக்கவும் வழிவகுக்கிறது வேலை தேடி செல்லும் ஆண் தொழிலாளர்களின் இடம்பெயர்வு அவர்களின் பூர்வீக பகுதியில் ~ போரின் எண்ணிக்கை பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் நகரத்தை நோக்கி இடம்பெயர்வதால் பன்முக உருவாகாத இவை வழிவகைக்கின்றன இது மக்களை குறுகிய மனப்பான்மையில் இருந்து விடுபட்ட தாராள மனப்பான்மைக்கு மாற ஏதுவான சூழலை உருவாக்குகின்றது பொருளாதார விளைவுகள் அதிக மக்கள் தொகை நிறைந்த பகுதியில் இருந்து குறைந்த மக்கள் தொகை கொண்ட பகுதிகளுக்கு அதிக மக்கள் இடம்பெயர்வதால் மக்கள் வளவிகிதம் சமநிலையற்று ஆகிவிடுகிறது இச்சமயங்களில் இவ்விரு பகுதிகளிலும்

அறிவார்ந்த மக்கள் வெளியேறுதல் என்பது பின்தங்கிய நாடுகளை சார்ந்த தொழில்திறன் கொண்ட மக்கள் சிறந்த வேலை வாய்ப்புகளை தேடி வளர்ந்த நாடுகளுக்கு செல்கின்றனர் இது இடம்பெயர்வின் ஒரு முக்கிய விளைவாகும் இதன் விளைவாக பூர்வீக பகுதிகள் பின்தங்கிய நிலையை அடைகின்றன இது அறிவுசார் வெளியேற்ற விளைவு என அழைக்கப்படுகிறது சுற்றுசூழல் விளைவுகள் பகுதிகளுக்கு பெருமளவில் பற்றாக்குறை இவ்விடபெயர்வு நகர விரிவாக்கத்தை ஏற்ப்படுத்துகிறது நகர்ப்புற பகுதிகளின் வளங்கள் பற்றாக்குறையை ஏற்படுத்துகிறது இவ்விடபெயர்வு நகர விரிவாக்கத்தை ஏற்படுத்துகிறது நகர்ப்புற பகுதிகளில் மக்கள் பெருக்கம், காற்று, நீர் மற்றும் நிலம் ஆகியவை மாசு அடைய வழி வகிக்கிறது குடிநீர் பற்றாக்குறையை போதிய குடி ~ தன்மை போக்குவரத்து நெரிசல் மற்றும் மோசமான வடியும்~ வடிகால் அமைப்பு போன்ற சுற்றுச்சூழல் சவால்கள் நகர்ப்புறங்களில் விளை~ நிலவுகின்றன குடியிருப்பு இடம் பற்றாக்குறை மற்றும் நிலமதிப்பு உயர்வு போன்றவை குடிசைவாழ் பகுதிகள் உருவாக வழி வகுக்கின்றன நகரமயமாதல் நகரங்கள் மற்றும் மாநகரங்களில் வாழும் மக்கள் தொகையின் விகிதாச்சாரம் அதிகரிப்பதை நகரமயமாதல் எனப்படுகிறது நகரமயமாகுதல் நகரமயமாதலுக்கான காரணங்கள் நகரமயமாக்கம் மூன்று காரணிகளால் நிர்ணயிக்கப்படுகின்றன அவை இயற்கையான மக்கள் தொகை வளர்ச்சி, ஊரகத்திலிருந்து நகர்ப்புறங்களுக்கு இடம்பெயர்தல், ஊரக பகுதிகளை நகர்ப்புறமாக மறுசீரமைப்பு செய்தல், தற்போதைய நகரமயமாக்கல் மக்கள் தொகையில் மாற்றங்கள் பொருளாதார செயல்முறைகள் மற்றும் புவியியல் பகுதியின் பண்புகள் ஆகியவைகளும் நகரமயமாக்குதலுக்கு காரணமாக உள்ளன ரெண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு முதல்முறையாக உலகலாவிய நகர்ப்புற மக்கள்தொகை ஊரக மக்கள் தொகையை விட அதிகமானது அதன் பிறகு நகர்ப்புற மக்களின் சதவீதம் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது உலக உலக நகரமயமாக்கலின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி உலக நகர மயமாக்களின் வளர்ச்சி ஒரு நீண்ட வரலாற்றை கொண்டுள்ளது பண்டைய காலம் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே நகர்மயங்கள் உருவாக தொடங்கின பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இக்காலக்கட்ட சமூகம் மற்றும் நகரமையங்களாக உருவாகின உணவுதானிய மிகை உற்பத்தியே நகரமயமாக்களுக்கு முக்கிய காரணமாக இருந்தது மெசப்பட்டோமியாவின் ஊர் மற்றும் பாபிலோன் எகிப்தில் உள்ள கீட்ஸ் மற்றும் அலெக்சாந்திரியா கிரேக்கத்தின் ஏதேனும் இந்தியாவின் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ ஆகியவை உலகின் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் அமைந்த குறிப்பிடத்தக்க நகரங்களாகும் ஹரப்பா நகரம் பண்டைய காலத்தில் நகர்ப்புறமையங்களின் அளவு மற்றும் எண்ணிக்கை கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்கள் ஆகிய இருபெரும் காலனி காலங்களில் அதிகரிக்க தொடங்கியது ஏழாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே கடலுக்கு அடியில் பல நகரங்கள் காணப்பட்டன கிரேக்க காலங்களில் வர்த்தக விரிவாக்கம் பல நகரங்கள் மற்றும் மாநகரங்களில் தோற்றுவிக்கப்பட்டது இந்தியா, சீனா மற்றும் நைஜீரியா நாடுகளில் இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஆகியன காலத்தில் உலக நகர்ப்புற மக்கள் தொகை வளர்ச்சியில் முப்பத்தஞ்சு சதவீதத்தை பெற்றிருக்கும் என இக்காலத்தில் இந்தியா நானூத்தி ஆறு million நகர்ப்புற மக்கள்தொகையும் சீனா இருநூத்தி ஐம்பத்தஞ்சு million மக்கள் தொகையையும் நைஜீரியா நூற்று நூத்தி ஐம்பத்து ஒன்பது million மக்கள் தொகையையும் நகர்ப்புற வாசிகளாக அதிகரிக்கும் என காணப்படுகிறது உலக நகரமயமாக்களை விளக்ககூடிய இடைக்காலம் இது பதினோராம் நூற்றாண்டுக்கு பிந்தைய காலத்தில் வித்திட்டது பதி~ பதிமூணாம் நூற்றாண்டின் இறுதியில் பாரீஸ், லண்டன், ஜெனிவா ஆகிய முக்கிய நகரங்கள் ஐரோப்பாவில் காணப்பட்டன இடைக்கால நகரங்கள் நவீன காலம் இக்கால கட்டம் பதினேழாம் நூற்றாண்டில் இருந்து தொடங்குகிறது இது நகரமயமாக்கலில் மூன்றாம் கட்ட வளர்ச்சியை குறிக்கிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உருவான தொழிற்புரட்சி நகரங்கள் மற்றும் மாநகரங்களின் வளர்ச்சியை துரிதப்படுத்தியது ஐரோப்பியர்களை நகர்ப்புற நகரத்தினால் அதிக எண்ணிக்கையிலான புதிய நகரங்கள் வட அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியனில் உரிய ~ உருவாயின நவீன தொலை தொடர்பு போக்குவரத்து மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட புதிய வணிக கடல்வள வணிக தளங்களையும் நகர்ப்புற பகுதிகளையும் வழிப்படுத்தின சமீபத்திய நகரமயமாக்கலின்வளர்ச்சி ஆப்பிரிக்க கண்டத்தில் நன்கு தென்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்கு முன்னர் ஆப்பிரிக்காவில் உள்ள நகரங்கள் கடற்கரையை ஒட்டியே இருந்தன ஆனால் தற்பொழுது ஐம்பது நகரங்கள் பத்து லட்சத்திற்கு அதிகமான மக்கள் தொகையை கொண்டுள்ளன கெய்ரோ, நைரோபி, மும்சா, புலவாயோ, டூவாலா, அபிடியான், லாக்கோஸ், அக்ரா, அடீஸ் அபாபா லிப்டோல்வில், லுவாண்டா, கேப்டவுன், நட்டால் பிரிட்டோரியா போன்றவை ஆப்பிரிக்காவின் மிக முக்கிய நகரங்களா~ ஆகும் நவீன கால துரித நகரமயமாக்கம் உலகின் முழுவதிலும் மக்கள் தொகையை மறா~ பரவுவதற்கு உட்படுத்தப்படுகிறது குடியிருக்கும் ஆன இடம் மற்றும் குறிப்பிடத்தக்க

இருபத்தோராம் நூற்றாண்டின் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அதிக எண்ணிக்கையிலான மக்கள் தொகை பெருக்கத்திற்கும் மக்கள் நலமாகவும் வளமாகவும் வாழ உறுதுணையாக இருந்தது அதேசமயம் மக்கள் எதிர்கொள்ளும் ஆபத்துக்கள் குறித்து விழிப்புணர்வும் உருவாக இருந்தது இவற்றை மனதில் கொண்டே இப்பாடமாக இடர்பாடுகள் குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது ஒரு சொல்லோ, நபரோ, நிகழ்வோ அல்லது காரணியோ மக்கள் அல்லது கட்டமைப்பு மற்றும் பொருளாதார வளங்களுக்கு அச்சுருத்தலாகவும் இழப்பு ஏற்ப்படுத்தும் வகையில் அமைந்தால் அது இடர் எனப்படும் அவை இச்சுற்றுச்சூழலில் மனிதனால் உருவாக்கப்பட்டவையாகவோ அல்லது இயற்கை நிகழ்வாகவோ இருக்கலாம் அடாது என்ற சொல் ஆ~ ஆகாது என்ற பழமையான பிரென்ச் மொழியில் இருந்து தோன்றியது இதன் பொருள் ஒரு பகடை விளையாட்டு ஆகும் அரபு முறையில் அச் சகர் என்ற பாணிய முறையில் அகார் என்று அழைக்கப்படுகிறது ஒரு சமுதாயம் பல்வகையான இடருகளை சந்தித்து வந்தாலும் மிகவும் கடுமையாக பாதிக்கும் இடங்களில் பற்றி அப்பகுதி மக்கள் அறிந்துகொள்வது மிகவும் அவசியமாகும் மனித உயிர்கள் மற்றும் உடமைகளுக்கு அச்சுறுத்தலை உருவாக்கும் இயற்கையான நிகழ்வுகள் இயற்கை இடர்கள் எனப்படும் cylinder களின் எண்ணிக்கை மற்றும் தீவிரம் மனிதர்களுக்கு அதிகரிக்கிறது இயற்கையான செயல்பாடுகள் அது நிகழ்வுகளை மட்டுமே இயற்கை மான காரணங்கள் அல்ல மனிதர்கள் இயற்கையை கையாளும் தன்மையை பொருத்தும் அமைகிறது பேரிடர் என்பது வரையறுக்க பகுதியில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிகழும் ஒரு அபாயகரமான நிகழ்வாகும் இவை உயிர் மற்றும் உடமைகளுக்கு பெரும் அழிவை விளைவிப்பதை தொடர்ந்து மற்றவர்களின் உதவியை நாட வேண்டியது தேவை ஏற்படுகிறது பேரழிவு என்பது மிகப்பெரிய இடத்தினையும் அதிக செலவினத்தையும் உண்டாக்குவதோடு அவற்றிலிருந்து மீளுவதற்கு நீண்ட காலம் தேவைப்படுகிறது இடர்களின் வகைகள் சில இடர்கள் அடிக்கடி நிகழ்ந்து மக்களுக்கு அச்சுறுத்தலை அளிக்கின்றன இடர்கள் பலவழிகளில் வகைப்படுத்தப்படுகின்றனர் அவை நிகழ்விற்கான காரணிகளின் அடிப்படையிலான இடர்கள் உருவாகும் அடிப்படையிலான இடர்கள் நிகழ்விற்கு காரணிகளின் அடிப்படையிலான இடர்கள் இவைகளை மூன்று பெரும் பிரிவுகளாக வகைப்படுத்தலாம் இயற்கையினால் ஏற்படும் இடர்கள், மனித செயல்களால் உருவாக்கப்படும் இடர்கள், சமூக இயற்கை காரணிகளினால் ஏற்படும் இடர்கள் இயற்கையால் ஏற்படும் இடர்கள் சில இடர்கள் இயற்கை காரணிகளால் உருவாகின்றன இவ்வகையான இடர்களில் மனிதனின் பங்கு இருப்பதில்லை நில அதிர்வு, வெள்ளப்பெருக்கு, சூறாவளி, புயல்கள், வறட்சி, நிலச்சரிவு, சுனாமி மற்றும் எரிமலை வெடிப்பு ஆகியவை இயற்கை இடர்பாடுகளுக்கு முக்கிய உ~ உதாரணங்களாகும் மனிதனால் உருவாக்கப்படும் இடர்கள் இவ்வகையான இடர்கள் மனிதர்களை மனிதர்கள் விரும்பகத்தக்க நடவடிக்கைகளின் மூலம் ஏற்படுகின்றன தொழிற்சாலைகள் ரசாயன கழிவு அல்லது எண்ணெய் கசிவு திட அல்லது திட்டமிடப்பட்ட செயல்பாடுகளின் விளைவாக ஏற்படும் இவற்றின் மூலம் ஏற்படுகின்றன இத்தகைய இடர்கள் பாதுகாக்க மற்றும் மக்களின் நலம் மற்றும் உடமைகளுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன குண்டு வெடிப்புகள் குண்டு வெடிப்புகள் அபாயகரமான கழிவுகள் காற்று நீர் நிலம் மாசடைதல் அணைக்கட்டு உடைதல் போர் உள்நாட்டு கலவரங்கள் தீவிரவாதம் செயல்கள் போன்றவை மனிதனால் உருவாக்கப்படும் இடர்களுக்கு சில உதாரணங்களாகும் சமூக இயற்கை இடர்கள் பகுதி இவ்வகை இடர்கள் இயற்கை சக்திகள் மற்றும் மனிதனின் தவறான செயல்பாடுகள் இணைவதன் மூலம் ஏற்படுகின்றன சில உதாரணங்கள் ஆறுகளின் நீர் பிடிப்பு பகுதியில் உள்ள மரங்களை கண்மூடித்தனமாக அழிப்பதால் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு மற்றும் வறட்சி ஏற்படுகின்றன நிலச்சரிவுகள் இயற்கை காரணிகளால் ஏற்பட்டாலும் மலைப்பிரதேசங்களில் சாலைகள் அமைப்பதும், வீடுகள் கட்டுவது, சுரங்கங்கள் தோண்டுவது, கனிமங்கள் மற்றும் கல்வெ~ கல்வெட்டி எடுத்தல் போன்றவை நிலச்சரிவின் பாதிப்பை அதிக~ அதிகப்படுத்துகின்றன

நிலக்கரிகளை எடுப்பதனால் உண்டாகும் புகையானது மூடுபனியை உருவாக்குகிறது இவை மூடுபனியுடன் சேர்வதால் பனிப்புகை உண்டாக்கி உடல் நலத்தை பாதிக்கின்றன உருவாகும் அடிப்படையில் ஏற்படும் இடர்கள் இவ்வகையான இடர்கள் எட்டு வகையாக பிரிக்கலாம் அவை வளிமண்டலத்தால் ஏற்படும் இடர்கள் வெப்பமண்டல சூறாவளி இடியுடன் கூடிய புயல், மின்னல், சுழல் காற்று, நிலச்சரிவு, வெப்ப அலைகள், மூடுபனி மற்றும் காட்டுத்தீ ஆகியவற்றால் ஏற்படும் இடர்கள் நிலவியல் சார்ந்த இடர்கள் நிலஅதிர்வு, சுனாமி, நிலச்சரிவு, நிலம் அமிழ்தல் ஆகியவற்றை இடம் ஏற்படும் இடர்கள் நீரியல் தொடர்பான இடர்கள் வெள்ளப்பெருக்கு, வறட்சி, கடற்கரை அரிப்பு, சூறாவளி அலைகள் ஆகியவற்றால் இடர்கள் எரிமலை சார்ந்த இடர்கள் எரிமலை வெடிப்பு மற்றும் lava வளிதல் ஆகியவற்றால் ஏற்படும் இடர்கள் சுற்றுசூழல் சார்ந்த இடர்கள் மண், காற்று, நீர் மாசடைதல், பாலைவனமாதல், புவி வெப்பமடைதல் மற்றும் காடழிப்பு ஆகியவற்றால் ஏற்படும் இடர்கள் உயிரியல் சார்ந்த இடர்கள் சின்னம்மை, பெரியம்மை, தட்டம்மை, பால்வினை தோற்று நோய், எய்ட்ஸ் விசத்தேனீக்கள் ஆகியவற்றால் ஏற்படும் இடர்கள் தொழில்நுட்பம் சார்ந்த இடர்கள் அபாயகரமான கழிவுப்பொருட்களால் ஏற்படும் இடர்கள் தீ விபத்து மற்றும் கட்டமைப்பு குறைபாடுகளால் ஏற்படும் இடர்கள். பாலங்கள், சுரங்கங்கள் அணைகள், அணுக்கதிர்கள் மற்றும் கதிரியக்க விபத்துகள் மனித தூண்டுதலால் ஏற்படும் இடர்கள் தீவிரவாதம், குண்டுவெடிப்பு, போக்குவரத்து விபத்துக்கள், போர் மற்றும் உள்நாட்டு கலவரம் ஆகியவற்றால் ஏற்படும் இடர்கள் இந்தியாவின் முக்கிய இடர்கள்

ஒரு பகுதியுனுடைய நிலவியல் அமைப்பு கடந்த காலம் ஏற்பட்ட நில அதிர்வு, அதிர்வு, அலையின் தன்மை ஆகியவற்றை அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிலஅதிர்வை மண்டலங்கள் இதன் அடிப்படையில் இந்திய தர நிர்ணய நிறுவனம் இந்தியாவை ஐந்து நிலதிர்வு மண்டலங்களாக வகைப்படுத்தியுள்ளது மண்டலம் இரண்டு, மண்டலம் மூன்று, மண்டலம் நான்கு, மண்டலம் ஐந்து இந்தியாவின் எப்பகுதியும் மண்டலம் ஒன்றின்கீழ் வகைப்படுத்தப்படவில்லை வெள்ளப்பெருக்குகள் கனமழை மற்றும் கடல்களில் உருவாகும் பேரலைகளால் புவியின் மேற்பரப்பின் ஒரு பகுதி மட்டும் நீரினால் மூழ்கடிக்கப்படுதல் வெள்ளப்பெருக்கு எனப்படுகிறது வெள்ளப்பெருக்கு ஏற்பட முக்கிய காரணங்கள் வானிலையில் காரணிகள் கனமழை, அயனமண்டல சூறாவளிகள், மேகவெடிப்பு இயற்கை காரணிகள் பரந்த நீர் பிடிப்பு பகுதிகள் போதிய வடிகால் அமைப்பு இல்லாமை மனித காரணிகள் காடழிப்பு காடழிப்பு, வண்டல் படிவுகள், முறையற்ற வேளாண்முறைகள், முறையற்ற நீர்பாசன முறைகள், அணைகள் உடைதல் மற்றும் நகரமயமாக்கல் பின்வரும் நிலவரைபடம் இந்தியாவில் வெள்ளப்பெருக்கு பாதிப்பிற்கு உள்ளாகும் பகுதிகளை காட்டுகிறது மற்றும் வடகிழக்கு இந்தியாவின் பஞ்சாப், ஹரியானா, உத்திரபிரதேசம், வடபீகார், மேற்கு வங்காளத்தை உள்ளடக்கிய கங்கை சமவெளி மற்றும் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதிகள் வெள்ள பாதிப்புக்கு உள்ளாகும் பகுதிகளாகும் கடலோரம் ஆந்திரம், ஒடிசா, குஜராத்தின் தென்பகுதி போன்றவை அடிக்கடி வெள்ளபாதிப்புக்கு உள்ளாகும் இதர பகுதிகளாகும் சூறாவளி புயல்கள் வளிமண்டலத்தில் குறைந்த காற்றழுத்த பகுதிகளில் சுழலும் சுழலும் வலிமையான காற்றே சூறாவளி புயல் காற்று எனப்படும் இப்புயல் காற்றுவட அரைகோளத்தில் கடிகாரம் சுற்றும் திசைக்கு எதிர் திசையிலும் தென் அரைகோளத்தில் சுழலுகிறது அயன மண்டல சூறாவளிகள் கடும் காற்று பேரலைகள் மற்றும் கனத்த மழைகள் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துகின்றன காற்றின் வேகம் மணிக்கு இருநூறு kilometer வரை வீசக்கூடும் மழைப்பொழிவு நாளொன்றுக்கு சுமார் ஐம்பது centimeter வீதம் பல நாட்கள் செ~ பெய்யக்கூடும். வெப்ப மண்டல சூறாவளிகள் காரணமாக திடீரென்று ஏற்படும் எழுச்சியை புயல் அலை என்கிறோம் இது ஆழமற்ற கடலோர பகுதிகளில் காணப்படுகிறது புயல் அலைகளால் பாதிப்பிற்கு உள்ளாகும் கிழக்கு கடற்கரை பகுதிகள் ஓடிசாவின் வடபகுதி மற்றும் மேற்கு வங்காளத்தின் கடற்கரை ஓங்கோல் மற்றும் மசிலிப்பட்டினம் இடையே அமைந்துள்ள ஆந்திர கடற்கரை தமிழக கடற்கரையை பதிமூணு கடலோர மாவட்டங்கள் நாகப்பட்டினம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் புயல் அலைகளின் நிகழ்வுகள் மற்றும் பாதிப்புகள் அதிகம் புயல அ~ அலைகளால் பாதிப்பிற்கு உள்ளாகும் மேற்கு கடற்கரை பகுதிகள் இந்தியாவின் கிழக்கு கடற்கரையைவிட மேற்கு கடற்கரை பகுதி புயல் அலைகளின் பாதிப்பு குறைவாகும் மகாராஷ்டிரா கடற்கரை வடஹன்நாயர் தென் குஜராத்தை ஒட்டி கடற்கரை பகுதி மற்றும் காம்தேவ் வளைகுடாவைச்சுற்றி உள்ள கடற்கரை பகுதிகள் ஹட்ச் வளைகுடாவை சுற்றி உள்ள கடலோர பகுதிகள் வறட்சிகள் வேளாண்மை கால்நடை வளர்ப்பு தொழில்துறை மற்றும் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய இல்லாத நீர் பற்றாக்குறையே வறட்சி என்று வரையறுக்கப்படுகிறது மேலும் வறட்சியை மூன்று முக்கிய வகைகளாய் பிரிக்கலாம் வானிலையியல் வறட்சி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மழையின்அளவு ஒரு குறிப்பிட்ட அளவை விட குறைவாக பெய்திருக்கும் சூழ்நிலையே வானிலை வறட்சி எனப்படும் நீரியல் வறட்சி நீரோடைகள் ஆறுகள் மற்றும் நீர்தேக்கங்களில் நீரின் அளவு குறைந்து காணப்படும் சூழல் நீரியல் வறட்சி எனப்படுகிறது இவை இரண்டு வகைப்படுத்தலாம்

வேளாண் வறட்சி மழை பற்றாக்குறை காரணமாக வேளாண் பயிர்கள் பாதிப்புக்குள்ளாகும் நிலையை குறிப்ப~ குறிப்பதே வேளாண் வறட்சி ஆகும் இந்தியாவில் பருவமழை பெய்~ பொய்ப்பதால் வறட்சி ஏற்படுகிறது பொதுவாக இந்தியாவில் பருவ மழை சமச்சீரற்ற நிலையில் பொழிகிறது சில பகுதிகளில் அதிக மழை பொழிவையும் மற்ற பகுதிகளில் மிதமான முதல் பொழிவான மழைபொழிவையும் பெறுகின்றன. குறைவான மழை மற்றும் மிகக்குறைவான மழை பெரும் பகுதிகள் வறட்சியினால் பாதிக்கப்படுகின்றன அதிக வறட்சிக்கு உள்ளாகும் மு~ முக்கிய பகுதிகள் அக~ அக~ அகமதாபாத் முதல் கான்பூர் வரை உள்ள

மற்றும் தாவரங்கள் மலைசரிவுகள் கீழ் நோக்கி வேகமாக செல்லும் நகர்வை குறிப்பதாகும் பொதுவாக நிலச்சரிவுகள் திடீரென்று ஏற்படும் அரிதான நிகழ்வாகும் செங்குத்து சரிவு மற்றும் கனமழை நிலச்சரிவுகள் ஏற்பட முக்கிய காரணிகள் ஆகும் பலவீனமான தளர்ந்த நிலை அமைப்பு, காடழிப்பு, நில அதிர்வு, எரிமலை வெடிப்பு, சுரங்கம் தோண்டுதல், மலைப்பிரதேசங்களில் சாலைகள் மற்றும் இருப்பு பாதைகளின் கட்டுமானம் ஆகியவற்றை

தமிழ்நாட்டில் கொடைக்கானல், திண்டுக்கல் மாவட்டம், உதகமண்டல நீலகிரி மாவட்டம் பகுதிகள் நிலச்சரிவுகள் அதிகம் பாதிக்கப்படுகின்றன சுனாமி அலைகள் கடலடி நில அதிர்வு கடலடி நில கடலில் ஏற்படும் பேரலைக்கு சுனாமி என்று பெயர் இப்பேரலைகள் பொதுவாக கடற்கரை பகுதியில் மணிக்கு சுமார் அறுநூத்தி நாப்பது kilometer லிருந்து தொள்ளாயிரத்து அறுபது kilometer வேகம் வரை பயணிக்கிறது கடலோரவா~ வாசிகளுக்கு சுனாமி பேராபத்தை ஏற்படுத்துகிறது அபாயகர கழிவுகள் சுற்றுசூழல் மற்றும் மனிதர்களுக்கு பெருத்த சுகாதார தீங்குகளை ஏற்படுத்தகூடிய நச்சுகழிவுகள் கழிவுகள் எனப்படுகிறது கீழ்கண்டவை ஆகும் கதிரியக்கப்பொருட்கள் அணுமின் நிலையங்களில் பயன்படுத்தப்படும் கருவிகள் மற்றும் குழாய்கள், ரசாயனங்கள், செயற்கை கனிமபொருட்கள், கனிம உலோகங்கள், உப்புக்கள், அமிலங்கள், வெடி உப்பு~ வெடிஉப்பு, கா~ கா~ காரங்கள் எளிதில் தீ பற்றக்கூடிய மற்றும் வெடிமருந்துகள்

கரிம ச~சம~ சகதிகள், வெடிபொருட்கள், படைக்கலன் உற்பத்தி கழிவு மற்றும் சில தொழிலக வாயுக் கழிவுகள் குடிசை குடிசை~ குடிசார் அபாயகர கழிவுகள், பூச்சிகொல்லிகள், எண்ணெய்க் கழிவுகள், வாகன மின்கலங்கள் மற்றும் குடிசார மின்கலங்கள் காற்று மாசு காற்று பல வாயுக்களின் கலவை ஆகும் முக்கிய வாயுக்களான nitrogen தாவரங்களுக்கு உரங்கள் தயாரிப்பதற்கும் காற்றை மந்தமாக்குவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது oxygen சுவாசிக்கவும் carbon di-oxide ஒளிச்சேர்க்கைக்கும் பயன்படுத்துகின்றனர் வேறு சில வாயுக்களான argon, neon, helium, krypton, hydrogen, ozone, xenon மற்றும் methane போன்ற வாயுக்களும் வளிமண்டலத்தில் காணப்படுகின்றன இவற்றை தவிர நீராவி மற்றும் துகள்கள் வளிமண்டலத்தில் உள்ளது உட்புற அல்லது வெளிப்புற காற்றானது சில வாயுக்கள் மற்றும் திடப்பொருட்களின் சேர்க்கையால் அதன் இயற்கை பண்புகள் மற்றும் காற்றின் சதவீதங்கள் மாறும்போது காற்று மாசுபாடு என்கிறோம் காற்று மாசுபடுத்தலை முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை மாசுபடுத்திகள் என்று வகைப்படுத்தலாம்

முதன்மை மாசுபடுத்திகள் sulp~sulphur di-oxide, nitrogen monoxide, carbon di-oxide துகள்ம பொருள்கள் மற்ற முதன்மை மாசுபடுத்திகள் இரண்டாம் நிலை மாசுபடுத்திகள் தரைமட்ட ozone கள் பனிப்புகை நீர் மாசு நீர்மாசு என்பது நீரின் இயற்பியல் வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகளில் ஏற்படும் மாற்றமாகும் இது மனித மற்றும் நீர்வாழ் உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கின்றது இந்தியாவில் நீர் நீண்ட காலமாகவே அதிகமாக நடைபெற்று வருகிறது நீர்பரப்பு நீர் மற்றும் நிலத்தடி நீர்நிலைகள் இரண்டையுமே அதிக அளவில் மாசுபடுத்தப்பட்டு வருகின்றன இந்தியாவில் நீர் மாசடைதலுக்கான மிக முக்கிய காரணங்கள் நகரமயமாக்குதல், தொழிற்சாலை கழிவுகள், கழிவுநீர், வேளாண் நீர் வழிந்தோடல் மற்றும் முறையற்ற வேளாண் நடைமுறைகள், கடல்நீர் உட்புகுதல் தின்ம கழிவுகள் தடுப்பு நடவடிக்கைகளின் அவசியம் மனிதர்கள் மற்றும் பொருளாதார கட்டமைப்புகளுக்கு இயற்கை மற்றும் செயற்கை இடர்களால் ஏற்படும் தீய விளைவுகளிலிருந்து பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் தடுப்பு நடவடிக்கைகள் ஆகும் தடுப்பு திட்டமிடுதலின் பாதிப்பை

பெரும் சுற்றுசூழல் பேரழிவு காரணமாக இந்தியாவில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வரையிலான முப்பது ஆண்டுகளில் சுமார் இருபத்து இரண்டாயிரம் பேர் இறந்துள்ளனர் கடந்த இருபதாம் ஆண்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டு இரண்டாயிரத்து பதினேழில் உலகில் சுமார்

வணக்கம் சதீஷ்.

உம் வணக்கம் பிரதீப். நம்ப இனிக்கி நம்ப, எத பத்தி பகபோறோம் நா, பொழுதுபோக்கு துறைய பத்தி நம்ப பாக்க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

தொலைகாட்சி தொடர்பு. அதையும் இரண்டு அதுக்குள்ளையும் ஏகப்பட்ட துறைகள் இருக்கு. அதையும் வேவ்வேறு வரியாகவும் நுகருராங்க நுகர்வோர்கள். இப்ப நம்ப சினிமாதுறையே எடுத்துகிட்டோம் நா, அதுலயும் இரெண்டா பிரிச்சிக்கலாம். அதாவது பாத்திங்கனா, Direct ஆ திரைஅரங்குக்கள்ல போய் பாக்குற படங்களும் இருக்கு, இப்ப இடைப்பட்ட காலத்துல்ல அஹ் அதுக்கப்புறம் கொரோனக்கு அப்புறம் பாத்திங்கனா முக்காவாசி பேரு எல்லாருமே இணையத்துறை வாயிலாகதான் எல்லா படத்தையும் பாத்துட்டு இருக்குறாங்க. ஹம் இப்ப பாத்திங்கனா இப்ப நீங்களே சொல்லுங்களேன் சதீஷ் இப்ப கடைசியா நீங்க பாத்த ஒரு திரை திரைஅரங்குக்கு போயி பார்த்த ஒரு படமும், அதேமாற்றம் இன்னையத்தின் வாயிலாக பார்த்த ஒரு படத்தையும் பற்றி நீங்களே சொல்லுங்களே சரி உங்களுக்கு கண்டிப்பா. நா முதல வந்து பொழுதுபோக்கு அபடினுரத எனோட புரிதல்ல நா என்னன்னுரத நா சொலிடுரன்.

கண்டிப்பா ஆஹ் இந்த பொழுதுபோக்குத்துறை அதுக்காகத்தான். நம்பளோட நம்ப தினசரி வாழ்க்கையை மறந்து அந்த ஒரு அஞ்சு மணி நேரமோ, ஒரு ரெண்டு மணி நேரமோ. கண்டிப்பா கண்டிப்பா. நம்பல மறந்து நம்பல